Arrays க்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இதில் கற்கபோவது arrayகளை உருவாக்குவது arrayகளில் elementகளை அணுகுவது நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 இந்த tutorial ஐ தொடர Java ல் டேட்டா டைப்ஸ் மற்றும் போர் லூப் ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும அரேஸ் என்பது dataகளின் தொகுப்பு உதாரணமாக மதிப்பெண் பட்டியல் பெயர் பட்டியல் வெப்பநிலை பட்டியல் மழைப்பொழிவு பட்டியல் ஒவ்வொரு ஐட்டம் மும் அதன் நிலை அடிப்படையில் இண்டெக்ஸ் செய்யப்பட்டுள்ளது முதல் element ன் இண்டெக்ஸ்
இரண்டாம் element ன் இண்டெக்ஸ்
மேலும் அதேபோல
data ஐ சேமிப்பதைப் பார்ப்போம்
Eclipse க்கு வருவோம் கிளாஸ் அரேஸ்டெமோ ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது மெயின் method னுள் மழைபொழிவு data ஐ சேர்ப்போம்
மெயின் function னுள் எழுதுக இன்ட் ரெயின்ஃபால் ஒப்பன் குளோஸ் பிராக்கெட்ஸ் எக்குவல் டோ கர்லி bracketகளினுள் எழுதுக 25 31 29 13 27 35 12 கடைசியாக செமிகோலன்
வேரியபிள் rainfall க்கு பின் ஸ்க்வேர் braceகள் இருப்பதை கவனிக்கவும்
இது ரெயின்ஃபால்
integerகளின் அரே என டிக்ளேர் செய்கிறது braceகள் arrayன் elementகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது
இப்போது data ஐ அணுகுவோம்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் ரெயின்ஃபால் ஸ்க்வேர் bracketகளினுள் 2 இண்டெக்ஸ் எண் 2 உள்ள எலிமெண்ட் ஐ அச்சிடுகிறோம்
அதாவது arrayன் மூன்றாம் எலிமெண்ட்
அது 29
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல வெளியீடு மூன்றாம் எலிமெண்ட் அதாவது 29
2 என்பதை 0 ஆக எழுதுவோம் program ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பதுபோல வெளியீடு முதல் மதிப்பு
அதாவது 25 இப்போது முதல் item ன் மதிப்பை மாற்றுவோம் எழுதுக ரெயின்ஃபால் 0 11 இப்போது அதன் மதிப்பை பார்ப்போம்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பதுபோல மதிப்பு 11 ஆக மாறியுள்ளது
இப்போது arrayன் அளவு மட்டும் தெரியும் மதிப்புகள் தெரியாது எனில் என்னாகும்
அதுமாதிரி array ஐ உருவாக்குவதைப் பார்ப்போம்
மெயின் function ல் அனைத்தையும் நீக்கி எழுதுவோம் இன்ட் ஸ்க்வேர்ஸ் நியூ இன்ட் 10 இந்த ஸ்டேட்மெண்ட்
10 elementகளை கொண்ட intergerகளின் array ஐ உருவாக்குகிறது
arrayன் பெயர் ஸ்க்வேர்ஸ்
அதற்கு சில மதிப்புகளை சேர்ப்போம் எழுதுக squares0 1 அடுத்த வரியில் squares1 4 அடுத்த வரியில் squares2 9 squares3 16 முதல் நான்கு எண்களின் இருபடிகளை எழுதியுள்ளோம்
array ன் மற்ற elementகளின் நிலை என்ன
அவை கொண்டுள்ளதை காண்போம் arrayன் ஆறாம் மதிப்பை அச்சடிப்போம்
எழுதுக Systemoutprintlnஸ்க்வேர்ஸ் 5 program ஐ சேமித்து இயக்குவோம்
மதிப்பு செரோ என காண்கிறோம்
ஏனெனில் integerகளின் அரே ஐ உருவாக்கும்போது அனைத்து மதிப்புகளும் 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
அதேபோல floatகளின் அரே மதிப்புகள் 00 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படும்
arrayனுள் ஒவ்வொரு மதிப்பையும் எழுதுவது பெரிய செயலாக இருக்கும்
அதற்கு பதில் போர் லூப் ஐ பயன்படுத்துவோம்
எழுதுக இன்ட் ந் எக்ஸ் forஎக்ஸ் 4 எக்ஸ் 10 எக்ஸ் எக்ஸ் 1 ந் எக்ஸ் 1 ஸ்க்வேர்ஸ் x ந் ந் 4 முதல் 9 வரை எண்களை இட்டரேட் செய்து அதற்கான எலிமெண்ட் ஐ array னுள் அமைப்போம்
வெளியீட்டைக் காண்போம்
பார்ப்பதுபோல array ன் ஆறாம எலிமெண்ட் ஐ அச்சடிக்கிறோம்
சேமித்து இயக்கவும் ஆறாம் எலிமெண்ட் இப்போது 6 ன் இருபடியான 36 என பார்க்கிறோம் உண்மையில் இப்போது போர் loop னுள் அனைத்து மதிப்புகளையும் அமைக்க முடியும்
கைமுறையாக அமைக்கப்பட்ட மதிப்புகளின் வரிகளை நீக்கவும்
4 ஐ 0ஆக்கவும் இவ்வாறு இண்டெக்ஸ் 0 முதல் 9 வரையான அனைத்து elementகள் அதனதன் இருபடிகளுக்கு அமைக்கப்படுகிறது
மூன்றாம் element ன் மதிப்பைக் காண்போம்
5 ஐ 2 ஆக்குவோம் சேமித்து இயக்கவும் பார்ப்பதுபோல லூப் ல் மூன்றாம் elementன் மதிப்பு அமைக்கப்பட்டுள்ளது
அது 9
இவ்வாறு arrayகளை உருவாக்கி பயன்படுத்தலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் அரே ஐ டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்வது மற்றும் அரே ன் elementகளை அணுகுவதைக் கற்றோம் பயிற்சியாக கொடுக்கப்பட்ட integersன் அரே ல் உள்ள elementகளின் கூடுதலைக் கண்டறியவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்தைக் காணவும் 1 தமிழாக்கம் பிரியா